ஆஹ் கணக்கிட்டிருவாங்க இப்ப இந்த நேரம் மழை வரப்போகுது அப்டினு ஆனா இந்த காலத்துலாம் வானிலை அறிக்கை சொல்றதுக்குனே ஒரு ஆள் இருக்காங்க அதுனால நமக்கு வந்து எப்பப்ப மழை பெய்யும் எப்ப வெயில் அடிக்கும் எல்லாமே நமக்கு சொல்றதுனால அது நமக்கு எளிதா தெரியுது சீக்கிரம் புரிஞ்சிக்கவும் முடியும் நம்மளால ஒரு செய்திய பாத்தே டக்குனு கண்டுபுடிச்சிடலாம்.

மக்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. ஆமா பொங்கல் வந்து ரெண்டு மூனு நாள் வரும்ல மொத வந்து போகி பொங்கல் வைப்பாங்க அப்புறம் மாட்டு பொங்கல் அப்புறம் காணும் பொங்கல் அப்படியே நிறைய பொங்கல் வைக்கனால நிறைய சொந்தக்காரங்க எல்லாம் அவங்க வெளியூர்ல இருந்து இங்கே நம்ம நாட்டுக்கு வருவாங்க அப்ப வந்து வரும்போது அவங்க எல்லாரும் குடும்பமா சேர்ந்து கொண்டாடுவாங்க அதுனாலயே அரசாங்கம் வந்து எல்லா வருஷமும் பொங்கலுக்கு leave கொடுத்துடேதான் இருக்காங்க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 அந்த நிறுவனத்த தொடர்ந்து நடத்த முடியாம அந்த மாதிரிலாம் பல மக்கள் வந்து அவதிப்பட்டுட்டுருக்காங்க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 நிறைய வாகனம் வந்து அந்த நம்ம நினைக்ககூடிய நேரத்துல வராது எப்பமாவது ஒருக்கா அவங்க அவங்க நினச்ச நேரத்துக்கு எடுத்துட்டு வருவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்டி இருக்கும்போது மக்களுக்குதான் இப்ப ரொம்ப சிரமமா இருக்கு வெளிய போறதுக்கும் வீட்டுக்கும் வர்றதுக்கும் வேலைக்கும் போறதுக்கும் பள்ளிக்கூடத்துல போற பிள்ளைங்களுக்கும் எல்லாருக்குமே ஆஹ் அந்த time அந்த நேரத்துக்கு வீட்டுக்கு வந்து போக முடியல ஆமா இப்ப exam எல்லாம் conduct பண்றாங்க governmentexam அதுலலாம் நிறைய இளைஞர்கள் வந்து exam எல்லாம் எழுதுறாங்க அப்ப வந்து ஒரு exam வந்து பொங்கல் பொங்கல ஒட்டி வக்கிறதா ஒரு exam வச்சிருந்தாங்க அப்புறம் வந்து எல்லாரும்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 ஆமா நிறைய பல்கலைக்கழக தேர்வெல்லாம் ஒத்தி வைக்கிறாங்கனு போட்டிருந்தது செய்தில ஆமா அப்புறம் வந்து இப்போ நம்ம நாட்டுக்கு வந்து fiveG அலைக்கற்றையெல்லாம் வந்தாச்சு முன்னாடி twoGthreeGfourG அலைக்கற்றை இருந்துச்சு இப்ப fiveG அலைக்கற்றை வந்திருக்கு அதனால நிறைய பேரு வந்து இப்போ வந்து எல்லாமே market ல வந்து நம்ம வந்து five G phone லாம் நிறைய வந்துச்சு அதுனால மக்கள் வந்து அவங்க வந்து அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி five G phone லாம் வாங்கி use பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆமா எல்லாரும் புதுசா எது அமலுக்கு வருதோ அததானே முன்கூட்டி வாங்குவாங்க அதுதானே விரும்புவாங்க பழசெல்லாம் தூரப்போட்டு புதுசுக்கு மாறிடுவாங்க எந்த நடைமுறையுமே அப்படிதான் புதுசா எது வந்து வெளியிடுறாங்களோ அதுதான் உடனே பண்ணனும்னு நினைப்பாங்க அதேமாதிரி ஆஹ் TNPSC exam லாம் இப்போ வந்து apply பண்ணலாம் அந்த மாதிரி போட்டுருக்காங்க தேர்வெல்லாம் இப்ப கொஞ்சம் நேரத்துல நடக்கும் இப்பவுமே apply பண்ணலாம் அப்டினு சொல்லி போட்டுருக்காங்க ஆமா இப்ப அட்டவனையெல்லாம் முன்கூட்டியே கொடுத்திருறாங்க அப்பறம் எல்லாமே வந்து செய்தி மூலமா மக்களுக்கு வந்து அதுக்கு அதெல்லாம் அடையுறதுக்கு வந்து நம்ம தொலைபேசி வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. இப்ப வந்து fiveG அலைகற்றையினால வந்து நிறைய பாதிப்பு வரும் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் இப்ப வந்து நம்ம நாட்டுக்கு fiveG வந்தாச்சு இப்ப நிறைய மக்கள் வந்து அத வாங்கி அத பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஆமா இப்ப தொலைபேசில எல்லாமே எல்லாமே பாத்துறலாம் செய்தி பாக்கலாம் எங்கேயும் கலை நிகழ்ச்சி பாக்கலாம் நமக்கு என்ன பாடம் வேனுமோ அது வந்து தேடி எடுத்து பாத்து பதிவிறக்கம் பண்ணி பாத்துக்கலாம் எல்லாமே தொலைபேசில வந்து நல்ல பயனுள்ளதான் இருக்கு ஆமா இப்ப வந்து செய்தி மூலமா நிறைய விழிப்புணர்வெல்லாம் ஆஹ் பண்றாங்க மக்களுக்கு இப்ப வந்து நேரடியா போய் மக்களுக்கு பண்ண முடியாத காலங்கள்ல கொரோனா காலங்கள்ல எல்லாம் வந்து செய்தி மூலமா நிறைய விழிப்புணர்வெல்லாம் பண்ணா பண்ணாங்க மக்களுக்கு

ஆஹ் daily அந்த தினந்தோறும் செய்திதாள் படிக்கனும் அந்த மாதிரி ஒரு பழக்கத்த வந்து கொண்டு வரனும் செய்திதாள்ல நம்ம நினக்கிறது மாதிரி எல்லா செய்தியும் போட்டிருப்பாங்க தங்கத்தோட விலை போட்டிருப்பாங்க தங்கம் வந்து இப்ப ஒவ்வொரு நாளும் கூடுனாலும் குறைஞ்சாலும் அந்த விலை மதிப்பெல்லாம் போட்டிருப்பாங்க ஆமா இப்ப தங்கம் வந்து ரொம்ப விலை கூட ஆரம்பிச்சிடுச்சு கொரோனானால அடுத்தது வந்து நம்ம நாட்டோட வந்து வல்லரசு நாடான நம்ம வந்து அமெரிக்கால இந்த அத employmentrate லாம் ஜாஸ்தியாடுச்சி அதனாலெல்லாம் நான் ரொம்ப இப்போ நகை வந்து மக்களுக்கு ரொம்ப நெருக்கடியா இருக்கு வந்து ரொம்ப பண உயர்வுனால ரொம்ப நெருக்கடியா இருக்கு மக்களுக்கு நகை வாங்குறது ரொம்ப நெருக்கடியா போகுது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 அந்த செய்தியெல்லாம் போட்டிருந்தாங்க ஆமா அப்புறம் இப்ப recent ஆ சமந்தாவுக்கு வந்து ஒரு நாலு மாசமா shooting இல்லாம shooting போக முடியாம அவங்களுக்கு வந்து ஆஹ் ஒரு நோயால பாதிக்கப்படிருக்காங்க அரிய வகை நோயினால அதுனால வந்து அவங்க ரொம்ப வந்து அவங்க பொழிவெல்லாம் இழந்துட்டாங்க அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க ஆமா ஆமா நானும் பாத்தேன் தோல் தோல் அலர்ச்சி நோய்னு ஏதோ போட்டிருந்தாங்க அது வந்து வந்துட்டு அதுனால அவங்களுக்கு வந்து கொஞ்ச நாளு மரு அந்த மருத்துவமனைலதான் இருப்பாங்க அவங்களுக்கு அந்த நோய் தீர்ந்த பிறகுதான்

ஆமா ஆனா அவங்க ரொம்ப மன வலிமையோட அத எதிர்கொள்றாங்க வெளிநாட்டுக்கெல்லாம் போயி மருந்தெல்லாம் அவங்க வந்து பாத்து ரொம்ப மன வலிமையோட இருக்குறதுனால அதுல இருந்து மீண்டு வந்திருவேன் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க ரசிகர்களுக்கு அத அவங்க சொல்றாங்க ஆமா அவங்க ரசிகர்களுக்கு ஆறுதல் சொல்றது மாதிரி சொல்றாங்க நான் எப்டி இருந்தாலும் மீண்டு வந்திருவேன் எனக்காண்டி என்னையப்பத்தி யாரும் கவலப்பட வேண்டாம் அப்படி அந்த மாதிரி சொல்லிட்டிருக்காங்க அதே மாதிரி இப்போ நிறைய படமுமே எல்லாமே திரைப்படம் வந்து ரொம்ப விழிப்புணர்வா நமக்கு தேவையான கருத்தோட இருக்குது ஆனா ஒரு சில படம்லாம் பாக்கும்போது ஆஹ் இது வந்து என்னடா இந்த கதைலாம் இப்படி இருக்கு அந்த மாதிரிலாம்

கதையெல்லாம் கதைக்களம் வந்து ரொம்ப அப்படி ஆக்ரோஷமா இருக்கும் மக்கள் பாக்குற மக்கள் வந்து அந்த மாதிரி அவங்களுக்கு mindset அந்த மாதிரி மாற மாறியான படங்கள்லாம் வந்து இப்போ வந்து நிறைய இயக்கிட்டிருக்காங்க இப்ப வந்து

ஆஹ் பட படத்துலலாம் வந்து கே character லாம் அவங் choose பண்றது ரொம்ப கவனமா மக்கள வந்து எந்த பாதிப்பும் இல்லாம choose பண்ணனும் அதே மாதிரி செய்திதாள்ல ஒவ்வொரு நாளும் ராசி பலன்லாம் போடுவான் அதெல்லாம் பாத்துட்டு வர காலமும் உண்டு இந்த நம்ம ராசில என்ன போட்டிருக்காங்க இன்னைக்கு என்ன நடக்கும் இன்னைக்கு நாளு எப்படி இருக்கு அந்த மாதிரியெல்லாம் போடுவாங்க அத படிச்சி அத நம்பிக்கையா அதே மாதிரி நடக்கவும் செய்யும் நடக்காமலும் போகும் ஆனா அது வந்து படிக்கிற பழக்கம் வந்து எனக்கும் இருக்குது நிறைய பேருக்கு இருக்கு ஆமா அத மாதிரி நிறைய பேரு அத நம்பி வந்து அவங்க வந்து இறந்துடுறாங்க மூடநம்பிக்கையினால ஆமாம் நிறைய இடத்துல அப்டிதான் நடக்குது. சரி இன்னைக்கு பேசுனது நல்ல இதான் இருந்துச்சு ஆமாம் இந்த ஆடி மாத திருவிழா முடிந்து அடுத்த மாதங்கள்ல வர திருவிழான்னு பாத்தா சித்திரை மாசம் அந்த சித்திரை மாசம் திருவிழா ரொம்ப அழகா இருக்கும் நான் எங்க ஊர்ல நடக்குற திருவிழாவ பத்தி சொல்றேன் எங்க ஊர்ல வந்து இப்ப சித்திரை மாசம் திருவிழா எடுத்துட்டா சித்திரை பௌர்ணமி அந்த பௌர்ணமி ஒன்பதாவது நாள் கணக்கு எடுத்துப்பாங்க அந்த பௌர்ணமி ஒன்பது நாள்ல இருந்து முதல் நாள் எட்டு நாளைக்கு முன்னாடி அந்த திருவிழாவுக்கு காப்பு கட்டுவாங்க அந்த ஊர் என் ஊரை சுத்தி மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு அந்த ஊரை சுத்தி அந்த வேப்ப இலையை நாலு பக்கமும் அந்த ஊர் எல்லை நாலு எல்லையிலேயும் காப்பு கட்டிட்டு மறுநாள் காலையிலே அந்த மாலை போடுறது பக்தர் எல்லாம் சேர்ந்து கோவில் நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து காப்பு கட்டுவாங்க காப்புன்னா அந்த ஒரு ஒரு மூங்கில் மூங்கில் களின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மூங்கில் களியில மஞ்சள் குங்குமம் எல்லாம் கட்டி அது அந்த நுண்ணில வேப்பிலை மா இலை சிகப்பு துணி தேங்காய் இதெல்லாம் வச்சு அதுல கட்டிடுவாங்க கட்டி பள்ளம் நோண்டி அதுல பள்ளத்துல காசு எல்லாம் வச்சு ஹம் ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் அந்த coin சொல்லுவாங்க இல்லையா அந்த coin எல்லாம் அதுல வச்சு அந்த சில்லறை எல்லாம் அதுல வைத்து அந்த குச்சி அந்த மூங்கில் குச்சியை அதுல வச்சு மண்ணத் தள்ளி மேல தாளத்தோட பம்பை உடுக்கை சத்தம் க~ கட்டின~ அடிச்சி அந்த அந்த அம்மனை வரவழைச்சு அந்த காப்ப கட்டி வச்சிருவாங்க அந்த காப்பு கட்டுன்னா அந்த காப்பு யே~ அந்த காப்பு கலைக்கிற வரைக்கும் அந்த காப்புல உள்ள இருந்த அந்த ஊரு உள்ள இருந்த அத்தனை மக்களும் அந்த ஊர்ல இருக்கணும் night தங்கணும் வெளிய எங்கயும் அங்க போகக் கூடாதுன்னு அது ஒரு ஐதீகம் அந்த ஊர்ல காப்பு கட்டின எல்லா ஊர்லயும் இருக்கும் அந்த ஊர்ல அந்த ஐதீகம் உண்டு அந்த காப்ப கட்டிட்டு அவங்க வந்து அதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்துல கொண்டாடுவாங்க முதல் நாள் அந்த அம்மனை அலங்காரம் பண்ணுவாங்க

அந்த முதல் நாள் ஆரம்பித்த பாரதம் பூசாரி ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும்தான் படிப்பாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் படிக்கமாட்டாங்க குறிப்பிட்ட நேரம் இரண்டு மணி நேரம் மூணு மணி நேரம்னு அவங்க அதை படிக்க ஆரம்பிப்பாங்க அதை அவங்க படிக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க அவங்களுக்கு வந்து ஒரு அந்த இடத்துல இன்னும் சக்தி அதிகமாகும்ன்னு சொல்றது~ சொல்லுவாங்க அந்த அந்த முதல் நாள் திருவிழா அப்படி செய்வாங்க அந்த முதல் நாள் திருவிழால இருந்து அன்னதானம் நடத்த ஆரமிச்சிரும் காலையில மாலையில அப்படின்னு அவங்கவங்க குறிப்பிட்ட நேரத்தில வச்சு வச்சு அன்னதானம் பண்ண ஆரம்பிப்பாங்க இரண்டாம் நாள் திருவிழாவும் அதே மாதிரி நடக்கும் பாரதம் பூசி அம்மன் அலங்காரம் பண்ணி இது பண்ணுவாங்க மூணாவது நாள் அதே மாதிரி பண்ணுவாங்க நாலாவது நாள் மூணாவது நாள் திருவிழாவுல மூடி எடுக்கிறதுன்னு அது ஒரு அந்த இரவுல அந்த பூஜையை அழகா செய்வாங்க அந்த ஒவ்வொரு ஒரு எலுமிச்சம்பழம் முட்டை கோழி இதெல்லாம் வைத்து ஒரு ஒரு ஒருவரின் உடலிலிருந்து அம்மன் வந்து அதை எடுத்து எடுத்து விளையாடுவது போல் அதை மூடி எடுத்தல் என்று சொல்லி அதை ஒரு அழகா செய்வாங்க அந்த அந்த அந்த பூஜை அது மாதிரி நாலாம் நாள் திருவிழா ஐந்தாம் நாள் திருவிழா

அப்படியே தன்னை அழகா அம்மன் மாதிரியே அலங்காரங்கள் பண்ணிட்டு நகை அணிந்து ஒரு முதல் ஒரு மு~ அந்த அந்த நாள் முழுவதும் விரதம் இருந்து அந்த அந்த சக்தி விரதம் என்ற ஒரு ஒரு கோ~ பானையில் தன்னுடைய தேங்காய் தண்ணீர் அத்தனையும் வைத்து கரகம் ஜோடித்து அதை பெண்கள் கொண்டு வருவார்கள் ஒரு எல்லையிலிருந்து அந்த அம்மனுக்கு அபிஷேகம் பண்ண அப்பொழுது அந்த அந்த முதல் நாள் அவர்கள் காப்பு கட்டும்போது போட்ட அந்த பக்தர்கள் மாலை போட்டிருந்த பக்தர்கள் எல்லாம் கூட மேளதாளத்தோடு அவர்களோடு வரும்போது அதை பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடித்த திருவிழா அது அந்த அந்த அந்த அந்த அந்த பெண்கள் எல்லாம் அவ்வளவு அழகாக அவர்கள் அந்த அந்த சக்தி கிரகத்தை எடுத்துக்கொண்டு அந்த அம்மனை நினைத்துக் கொண்டு அவர்கள் வரும் விதம் ஆஹா பார்க்க எவ்வளவு அழகாக இருக்கும் தெரியுமா நாமளே அந்த அம்மன் உருவத்தில் அவர்கள் அந்த இடத்துல வந்து நிற்கும்போது தெரியும் அவர்கள் அந்த அந்த அம்மனிடம் வந்து அவர்களால் தீபாராதனை பண்ணி அவர்கள் அந்த அந்த அபிஷேகம் ஒவ்வொருவர்களின் பானையில் இருக்கும் தண்ணி எடுத்து அபிஷேகம் பண்ணி பண்ணி பண்ணி அந்த அம்மனுக்கு வந்து அலங்காரம் பண்ணிவிடுவார்கள் அந்த அலங்காரம் பண்ணி அவர்கள் எல்லாம் செய்யும் பொழுது அதற்கப்புறம் அன்~ அந்த அம்மனுக்கு இன்னும் அலங்காரம் பண்ணி தீபாராதனை பண்ண~ அதை பெண்கள் அனைவரும் பார்த்து வந்து அந்த விரதத்தை வீட்டில் வந்து முடிப்பார்கள் அது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் அவங்க அதைவிட எனக்கு இன்னும் பிடித்த நாட்கள் மறுநாள் ஒன்பதாம் நாள் இந்த ஒன்பதாம் நாள் திருவிழாவில் அப்பப்பா எவ்வளவு ஒரு ஆனந்தம் வரும் தெரியுமா காலையில் எழுந்து நாம் குளித்து அந்த கோவில் செல்லும்போது ஒருவரின் உடலில் அழகாக அந்த காளி அவ்வளவு தத்ரூபமாக அந்த காளியை அலங்காரம் பண்ணுவார்கள் அதை பார்க்கும் போது நம் மனதும் உடலும் எவ்வளவு சிலிர்க்கும் தெரியுமா ஹம் அந்த அந்த காளி அலங்காரம் பண்ணி அவர்களை அழைத்துக் கொண்டு வரும் விதம் அவ்வளவு அழகாக இருக்கும் ஊரில் இருக்கும் அனை~ அத்தனை மக்களும் அந்த இடத்தில் ஒன்று கூடி அந்த அந்த அந்த காளியை ரசித்துக் கொண்டு வருவார்கள் அந்த காளி வரும் விதத்தை அது அந்த எல்லையிலிருந்து அவர்கள் அழைத்துக் கொண்டு அந்த கோவிலுக்கு கொண்டு வரும் பொழுது அவ்வளவு அழகாக இருக்கும் அந்த எல்லை வந்~ இருந்த அந்த காளி புறப்பட்டு விட்டது என்று அந்த mike ல் ஒலிக்கும் அந்த sound அ கேட்டு கேட்டு மக்கள் அனைவரும் அங்கும் இங்கும் ஓடி சென்று அந்த காளியை பார்த்து அது கோவிலுக்குள் நுழையும் வழியை பார்க்கும் போது அவ்வளவு அழகாக இருக்கும் அந்த இடத்தில் அப்படி வந்து அப்படி ஒரு அந்த காலைப் பொழுது அதை செய்வார்கள் மதியம் மதியம் வேளையில் அந்த தீச்ச~ தீ மூட்டி வெலும் சொல்லுவாங்க அப்ப அந்த நாலு பக்கம் விறகு வச்சு அந்த விறகுல கற்பூரம் எல்லாம் வச்சு அத வந்து அந்த அந்த நெருப்ப மூட்டி அந்த நெருப்ப ஒரு சரிசமத்துக்கு ஒரு சரிசமமா பண்ணி ஒரு பக்கம் தண்ணி வைப்பார்கள் தண்ணி வைத்து அவர்கள் எல்லாம் செல்லும் போது அவர்களுக்கு அழகாக இருக்கும் அந்த அந்த அந்த இது அவ~ அதற்கு அப்புறம் அந்த ஆண்~ ஆண்கள் எல்லோரும் போயி அந்த இடத்துல ஒரு எல்லையில குளிச்சு அவர்கள் அந்த மஞ்சள் ஏத்தி பனியன் வேப்பிலையை எடுத்துக்கொண்டு கையில் மாலை அணிந்து கொண்டு அந்த அம்மனை நினைத்துக் கொண்டு அவர்கள் ஓடி வரும் அழகு இருக்கு பாருங்கள் அவ்வளவு அழகாக இருக்கும் அவர்கள் அந்த அதில் வந்து அந்த அக்னியை ஏந்தி அந்த அக்னியில் அவர்கள் நடந்த அந்த அந்த நெருப்பு இருக்கு இல்லையா அதைத்தான் நம்ம அக்னின்னுவாங்க அந்த அக்னியில அவர்களை அந்த பாதத்தை வைத்து அந்த அம்மனை நினைத்துக் கொண்டு அவர்கள் நடந்து வரும் விதத்தை பார்க்கும் பொழுது உடம்பெல்லாம் மெய்சிலிர்த்து விடும் அந்த இடத்தை பார்க்கும் பொழுது அவ்வளவு அழகாக வரும் அவர்கள் அதில் நடந்து வந்து அந்த அதில் பக்கத்தில் தண்ணியும் வைத்திருப்பார்கள் கொஞ்சம் ஏனென்றால் அம்மன் ஆக்ரோஷமாக இருந்து கொஞ்சம் தன்னைத்தானே ஆனந்தப்படுத்திக் கொண்டு படித்திக் கொண்டு சாந்தமாக வேண்டும் என்பதற்காக அந்த தண்ணீரை வைத்திருப்பார்கள் அதில் அந்த ஆண்கள் எல்லோரும் அந்த அனைவரும் விரதம் பத்து நாள் விரதம் இருந்த அனைவரும் அந்த அக்னியில் நடந்து வந்து அந்த தண்ணீரில் அவர்கள் நடந்து வரும்போது அந்த அம்மா சாந்தம் ஆவது என்பது ஐதீகம் அந்~ அந்த மாதிரி எல்லாம் நடத்துவார்கள் இந்த சித்திரை திருவிழாவை அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடித்த திருவிழா இந்த ஊரில் எனக்கு ரொம்பவும் மிகவும் பிடித்த திருவிழா அந்த ஒவ்~ மறுநாளும் அந்த தேர் அந்த தேர் என்றால் அந்த அந்த தேரை அழகாக அலங்காரம் பண்ணுவார்கள் ஒரு பக்கம் பூவாவிலும் ஒரு பக்கம் கனி ஆளும் ஒரு பக்கம் பழத்தாலும் ஒரு பக்கம் காய்கறிகளாலும் ஒரு பக்கம் இலையாலும் ஒரு பக்கம் வாழை மரங்களை கட்டி அவ்வளவு அழகாக அலங்காரம் பண்ணி அதனுள் அம்மன் சிலையை வைத்து அந்த அம்மனுக்கு அவ்வளவு அழகாக அலங்காரம் பண்ணி ஒரு ஒரு ஒருவர் உட்கார்ந்த அந்த ஒவ்வொரு பூஜையும் அந்த அம்மனுக்கு செய்யும்போது அந்த பார்க்கும் போது அழகாக இருக்கும் அந்த தேரில் கயிறை கட்டி அவர்கள் எல்லாம் வலம் வரும் பொழுது இன்னும் அழகாக இருக்கும் அப்படி சித்திரையில் பதினோரு நாட்கள் திருவிழா ஒவ்வொரு நாளும் அதை கடைசி நாளில் ஒரு~ ஒவ்வொருவரும் பாத்திரத்தில் மஞ்சள் தண்ணியை வைத்துக் கொண்டு அதில் ஒருவர் மேல் ஒருவர் ஊற்றிக்கொண்டு சாந்தப்படுத்திக் கொள்வார்கள் அந்த பத்து நாள் அந்த அம்மா அவ்வளவு ஆக்ரோஷமாக இருந்ததை அவர்கள் சந்தோஷப்படுத்தி சாந்தப்படுத்தி இன்பமுற்று செல்வார்கள் அந்த மாதிரி எல்லாம் அம்மனின் திருவிழாவில் நடக்கும் என்பார்கள் ஆடி மாதங்களிலும் அந்த கவ்~ வசதியாக பார்க்கும் போது நமக்கு அந்த அம்மனின் திருவிழா என்றால் ஆடி மாதமும் சித்திரையும் தான் மிகவும் நடக்கும் அது மிகவும் ஒரு புனிதமாக நடக்கும் இன்பமாக நடக்கும் ஆடி வெள்ளியில் நடக்கும் திருவிழாவும் ஆடி பௌர்ணமியில் நடக்கும் திருவிழாவும் அது மாதிரி சித்திரை பௌர்ணமி நடக்கும் திருவிழாவை பார்க்கும் பொழுது அவ்வளவு அழகாக இருக்கும் தெரியுமா சொல்ல வார்த்தை இல்லை நானும் அதை ரொம்ப ரசிச்சு பார்த்திருக்கேன் என்னும் போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அந்த அம்மனை அழகாக கும்பிட்ட நாட்கள் அதிகம் அம்மனை பார்த்த நாட்கள் அதிகம் அம்மனை ரசித்த நாட்கள் அதிகம் அது மாதிரி இருந்த ஒவ்வொரு நாள் திருவிழாவை ரசித்த நாட்கள் அதனால்தான் சொல்வார்கள் அம்மன் திருவிழாவை ஆனந்தமாய் அனுபவி அழகாக வாழலாம் அன்போடு வாழலாம் என்பார்கள் அதில் வந்து நமக்கு ஒரு வேற்றுமை தெரியாது ஒரு ஒரு சூட்சமம் தெரியாது ஒரு

எனக்கு பிடித்த மாதம் ஆடி மாதம் சித்திரை மாதம் அந்த ஆடி மாதம் சித்திரை மாதம் வரும் நாட்கள் இரவு ரொம்ப ரசித்திருக்கிறேன் அதே மாதிரி அழகாகவும் நான் அதை பார்த்திருக்கிறேன் இந்த சித்திரை திருவிழாவை ரசித்து பார்த்திருக்கிறேன் அதனால் எனக்கு அந்த அந்த அனுபவம் அதிகம் அதை நிறைய பேரும் உணர்ந்திருக்கிறார்கள் நான் என்று இல்லை எல்லாருமே அதை உணர்ந்திருக்கிறார்கள் அதைப் பார்த்த ஒவ்வொருவருமே ஆமாம் ஆமாம் நான் பார்த்திருக்கிறேன் நான் பார்த்திருக்கிறேன் என்று அவர்கள் சொல்லும் விதம் அழகாக இருக்கும் அவர்கள்தான் நாம் கலந்து பேசும்போது நீங்கள் இந்த பூஜையை பார்த்திருக்கிறீர்களா இது உங்களுக்கு பிடித்திருக்குமா ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அழகா இருக்கும் அதுவும் அந்த ஊர்ல நடக்கிற திருவிழா ரொம்பவே அழகா இருக்கும் நான் பார்த்திருக்கேன்னா ஒரு ஒரு ஊர்ல நடக்கும் திருவிழாவை அவர்கள் பேசிக் கொள்ளும் போது நமக்கு அதெல்லாம் ஆசை வரும் அதைப்போல் பார்க்கலாமா எப்படி இருக்கும் என்று ஒவ்வொரு அம்மனுக்கும் நடக்கும் திருவிழாவிலும் அழகாக இருக்கும் அந்த பாளையத்து அம்மனின் திருவிழாவை வேப்ப சேலை பெண்கள் கட்டி ஆண்கள் கட்டி நடந்து செல்லும் விதம் அந்த அம்மனையே அந்த இடத்தில் ஊர்வலம் வருவது தெரியும் ஏனென்றால் அதனை அவர்கள் ரசித்து செய்வார்கள் என்பதால் அது இன்னும் அழகாக இருக்கும் ஒருவர் குடும்பத்தாருடன் சேர்ந்து வந்து அந்த குடும்பத்தை இன்பமாக செய்வார்கள் அந்த பூஜையும் கலந்து கொண்டு அந்த அந்த அம்மனின் அருளை பெற குடும்பத்தோடு வருவார்கள் எங்கிருந்தாலும் வருவார்கள் அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும் வருவதாலேயே அந்த திருவிழா நடக்கும் என்று கூட அவர் சொல்வார்கள் ஒவ்வொரு சொந்தமும் ஒவ்வொரு நாட்களை தேடி வந்து இன்பமாக நடக்கும் சித்திரைத் திருவிழாவில் மிகவும் ஆனந்தமாய் கச்சேரிகளுடன் வான வேடிக்கையுடன் திருவிழா என்றாலே முதலில் நமக்கு வருவது அந்த வான வேடிக்கைதான்

தீப்பொறி மாதிரி ஒரு colour colour ஆ கொட்டும் போது அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும் அவ்வளவு ஒரு சந்தோஷமா அழகா இருக்கும் அதுதான் சொல்லுவாங்க வான வெடிக்குதுன்னு வரும் தேர் வீதி உலா அப்படின்னுவாங்க அது ரொம்ப அழகா இருக்கும் பார்க்க சித்திரையில அது நம்பவும் இருக்கும் அதே மாதிரி ஆடி மாதத்திலே நடக்கும் ஆடி மாதத்திலே சித்திரையிலே ரொம்பவே சந்தோஷமா நடக்கும் ஏன்னா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த திருவிழா அதுதான் சொல்லுவாங்க மாதத்தில் வரும் திருவிழா ஆடி மாதத்தில் வரும் திருவிழா சித்திரையில் வரும் திருவிழா ஆடியில் ஆடி ஆடி வருவாள் சித்திரையில் சிரித்து சிரித்து வருவாள் என்பார்கள் அம்மனை ஏனென்றால் அவர்களுக்கு உகந்த நாட்கள் அது அந்த உகந்த நாட்களில் நாம் ஒவ்வொருவரும் அதை கொ~ கொண்டாடி இருந்திருக்கிறோம் என்று நினைக்கும் பொழுது உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எனக்குலாம் ரொம்ப பிடித்த நாட்கள் அதெல்லாம் ஆதி மாதம் சித்திரை மாதம் என்றால் எப்பொழுதுதான் தாய் வீட்டிற்கு செல்லுவோம் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள் எல்லாரும் ஏனென்றால் ஒரு ஒரு பெண் திருமணமாகி விட்டே வந்து விடுகிறாள் அல்லவா அப்பொழுது ஒருவர் அந்த தாய் வீட்டிற்கு செல்லும் நாட்கள் அதாவது ரொம்ப தி~ கூடும் அந்த நாட்கள் அந்த சித்தரையில் தாய்வீட்டில் நடக்கும் திருவிழாவை பார்ப்ப பெண்கள் ஓஹோ ஓடி வரும் நாட்கள் அழகாக இருக்கும் ஆண்களுக்கு நினைத்து நடக்கும் நாட்கள் அது சந்தோஷப்பட்டு வாழ்வார்கள் அந்த நாட்களில் அம்மனைக் காண அம்மனை தரிசிக்க அம்மனை போய் பார்க்க வேண்டும் என்பதால் அழகாகப் போவார்கள் குடும்பத்தோடு சென்று குடும்பத்தோடு பார்த்து உற்றார் உறவினர்களோடு ஒவ்வொரு விசேஷ நாட்களிலும் எல்லாரும் ஒன்று கூடுவது அரிது இந்த மாதிரி திருவிழா நாட்களிலும் ஒன்~ ஒன்று கூடுவதும் நல்லது ஒரு நாள் இரண்டு நாள் leave எடுத்தாவது அந்த night அந்த நாட்களில் நாம் அந்த வீட்டிற்கு சென்று அந்த திருவிழாவை பார்த்து வந்து வந்தரலாம் அடுத்த வருடம் வரை காத்திருக்கிறோம் அதற்கு இந்த இரடம்~ இந்த வருடம் சென்று பார்த்து விட்டு வருவோம் என்று அந்த இரண்டு நாட்களாவது விடுமுறை எடுத்துக் கொண்டு ஓடி வருவார்கள் உற்றார் உறவினர் வீட்டிற்கு வந்து சென்று தங்கி அவர்களுடன் அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து அந்த திருவிழாவை காண்~ காண்பித்து அவர்கள் சந்தோஷப்பட்டு வரும் நாட்கள் அவர்களிடம் கேட்கும் பொழுது இன்னும் இன்பமாக இருக்கும் நீங்க திருவிழா பார்த்து வந்தீங்களா ஆஹ் நான் போயிட்டு வந்தேன்ப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ரொம்ப இன்பமா இருந்ததுன்னுவாங்க அப்படியா நீங்க போனீங்களா அஹ் நான் போனானே நான் போய் நல்லா பார்த்துட்டு வந்தேன் அம்மா வீட்டுல ரெண்டு நாள் தங்கிட்டு வந்தேன் சந்தோஷமா இருந்துட்டு வந்தேன் இன்பமா இருந்துச்சு அந்த நாட்கள்ன்னு சொல்லி ரொம்ப இதா சந்தோஷமா பார்த்துட்டு வருவாங்க அந்த மாதிரி நாட்கள்லாம் அவங்க பார்த்துட்டு வரும்போது அந்த திருவிழாவை காண ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதுக்குதான் சொல்லுவாங்க எல்லாரும் வருடங்களில் வரும் ஆடி மாதமும் சித்திரை மாதமும் ஒன்று கூடி அந்த திருவிழாவை சந்தித்து சந்தோஷமாக இருந்து வர வேண்டும் என்று கூறுவார்கள் ஏனென்றால் அதை எதிர்பார்த்துக் கொண்டு காத்துக் கொண்டிருப்பார்கள் என்றால் அந்த பௌர்ணமி நிலவின் நிலா நிலாவின் வெளிச்சம் அந்தப் பௌர்ணமி நிலவில் அவர் அந்த அந்த அந்த ஒரு அந்த வான வெடிக்கையிலும் அந்த வெளிச்சத்திலும் அந்த ஊர் அம்மனின் அலங்காரத்திலும் அல்லவா அந்த ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கும் பொழுது அவ்வளவு அழகாக இருக்கும் அவ்வளவு அருமையாக இருக்கும் பார்த்து ரசித்துக் கொண்டே நிற்க வேண்டும் என்ற அதனால் மனதளவில் சந்தோஷப்பட்ட நாட்கள் அந்த ஆடி மாதமும் சித்திரை மாதம் அதிலும் அதிகமாக சந்தோஷப்பட்ட நாட்கள் ஆடி பௌர்ணமி மீன் வளர்ப்பு மீன் வளர்ப்பு என்பது மீன் வளர்ப்பு முறையின் ஒரு வடிவமாகும் இதில் மீன்களை உணவாக வைக்க அடைப்புகளில் வளர்க்கப்படுகிறது கால்நடை வேகமாக வளரும் பகுதிகளில் இதுவும் ஒன்றாகும் நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சியில் மீன் வளர்ப்பு முக்கிய பங்கு வகிக்கிறது பல துணைத் தொழிலாளர்களின் வளர்ச்சியை தூண்டுவதால் இது ஒரு சக்தி வாய்ந்த வருமானம் மற்றும் வேலை வாய்ப்பாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது மேலும் இது அன்னிய செலவாணி ஈட்டி தருவதோடு மலிவு மற்றும் சத்தான உணவுக்கா~ உணவுக்கான ஆதாரமாகவும் உள்ளது மிக முக்கியமாக நாட்டின் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களில் பெரும் பகுதி பெரும்பகுதியின் வாழ்வாதாரமாக இது உள்ளது மீன் வளர்ப்பு வணிகத்தில் வாய்ப்புகளை சிறப்பு அறிவு நிபுணத்துவம் மற்றும் கவனமாக தினசரி மேற்பார்வை தேவை மீன் ஒரு ஆரோக்கியமான புரதம் நிறைந்த மற்றும் சுவையான உணவாகும் இது கொழுப்பு மற்றும் கலோரிகள் குறைவாக உள்ளது மீன் உணவு அதன் வைட்டமின்கள் மற்றும் புரதங்கள் காரணமாக அதிக தேவை உள்ளது கடலோரப் பகுதிகளில் மீன் பிடிப்பு அழுத்தத்தை குறைப்பதற்காக பயன்படுத்தப்படாத கடல் மீன் வளத்தை சுரண்ட மீனவர்கள் ஊக்குவிப்பதன் மூலம் மீன் உற்பத்தியை அதிகரிக்கவும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் இருப்பு அதிகரி~ கரையோரங்களில் செயற்கைப் பாறைகள் நிறுவுதல் போன்றவற்றின் மூலம் கடலோர பகுதியில் நீர் ஆதார உற்பத்தியை அதிகரிக்கவும் மீன் வளங்கள் அவற்றில் பாதுகாப்பு மேலாண்மை மற்றும் மேம்பாடு மற்றும் குறித்து குறிப்பாக நிலையான சூழ்நிலையில் நட்பு கடலோர வளர்ச்சி பற்றிய அறிவு மற்றும் புரிதலை மீனை இறங்குதல் மற்றும் சந்தை படுத்துவதற்கான உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்துதல் மற்றும் பலப்படுத்துதல் நீர்த்தேக்கங்கள் பஞ்சாயத்து தொட்டிகள் குளங்கள் உள்நாட்டு மீன் உற்பத்தியை அதிகரிக்கவும் ஆரோக்கியமான மற்றும் பாதுகாப்பான மீன் மற்றும் மீன் பொருட்களை நுகர்வோருக்கு வழங்கவும் மீன் மற்றும் மீன் பொருட்கள் உலகம் முழுவதும் அதிக தேவை உள்ளது மீன் மற்றும் மீன் பொ~ பொருட்கள் சந்தையில் தேவை மற்றும் விலை எப்போதும் அதிகமாக இருக்கும் வணிக மீன் வளர்ப்பு நிறுவனம் தேவைக்கேற்ப பெரிய அளவிலான மீன் விநியோகத்தை வழங்குகிறது

மீன்களை தொட்டிகளில் எளிதாக எடுக்க முடியும் மேலும் அவை அதிக அளவு காட்டு மீன்கள் சேகரிக்க வேண்டியது அவசியமில்லை இதன் விளைவாக வணிக மீன் வளர்ப்பு இயற்கை வழிவிடங்கள் பாதுகாப்பில் பங்களிக்கின்றது காட்டு மீன்களுடன் ஒப்பிடும்போது வளர்க்கப்படும் சில வகை மீன்கள் ஆரோக்கியமானதாகவும் சுவையானதாகவும் இருக்கும் வணிக மீன் பண்ணைகளில் மீன்கள் பெரும்பாலும் பல விதமான சத்தான மற்றும் புரதச்சத்து நிறைந்த உணவு அல்லது துகள்கள் கொடுக்கப்படுகின்றன இதன் விளைவாக வளர்ப்பு மீன்கள் காட்டு மீன்களுடைய ஆரோக்கியமானவை வேகமாக வளரும் பல்வேறு மீன்கள் கிடைக்கின்றன வேகமாக வளரும் இந்த மீன் வகைகள் வளர்ப்பது உங்கள் முதலீட்டில் விரைவான வருமானத்தை உறுதி செய்கிறது வேறு தொழில் அல்லது வேலையில் இருப்பவர்கள் இந்த தொழிலை தொடங்கலாம் மீன் வளர்ப்பு திட்டங்களுக்கு வங்கி கடன் மற்றும் நிதி உதவியும் கிடைக்கும் மீன் வளர்ப்பு மற்றும் மீன் வளர்ப்பை உள்ளடக்கிய மீன் வளர்ப்பு மீன் வளர்ப்பை குறைக்கிறது இதன் மீன்கள் உணவாக விற்கப்படுகின்றன தற்போதைய காலகட்டத்தில் கால்நடை தீவன உற்பத்தியை பெரு~ பொருத்தவரையில் மீன் வளர்ப்பு வேகமாக வளரும் துறையாக உருவாகி வருகிறது தற்போது மீன் வளர்ப்பு என்பது மீனவர்கள் மற்றும் கரையோர மக்களுக்கு மட்டுமின்றி அனைத்து தரப்பு வணிகர்களும் தொழிலதிபர்களும் நாட்டின் மீன்பிடித் துறையில் குதித்து வருகின்றனர் ஃபோனிக்ஸ் மற்றும் தொட்டி மீன் வளர்ப்பு போன்ற புதிய தொழில்நுட்பங்கள் சிறிய இடத்தில் மீன் வளர்ப்பதை எளிதாக்கி உள்ளன நாட்டின் மிகப் பெரிய ஒரு வங்~ வங்கிகள் கடல் உள்நாட்டு மற்றும் உவர் நீர் மீன்பிடித்தல் போன்ற மீன்பிடி நடவடிக்கைகள் நிதி அளிக்கின்றன வணிக மீன் வளர்ப்பு தொழில்களை தொடங்குவதற்கு சரியான நி~ நிலம் அல்லது பகுதியை தேர்ந்தெடுப்பது மிகவும் முக்கியம் அனைத்து பகுதிகளிலும் லா~ லாபகரமான வணிகத்திற்கு ஏ~ ஏற்றவை அல்ல மேலும் சில பகுதிகளில் ஏராளமான இயற்கை வளங்கள் உள்ளன அவை மீன் வளர்ப்பு வணிகத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் தீவிர மற்றும் விரிவான மீன் வளர்ப்பு முறையில் பல குறிப்பிட்ட வகையான மீன் பண்ணைகள் உள்ளன எந்த வகை அமைப்பையும் தேர்ந்தெடுத்து மீன் வளர்ப்பு தொழிலை தொடங்கவும் நீங்கள் கூண்டு அமைப்பு, தொட்டி அமைப்பு அல்லது குளம் அமைப்பு ஆகியவற்றை தேர்ந்தெடுக்கலாம் தொட்டிகளில் மீன் வளர்ப்பில் ஒன்று அல்லது சில தொட்டிகளை உருவாக்கி மீன்களை அங்கே சேமிக்கவும் உங்கள் பண்ணைப் பகுதியைத் தேர்ந்தெடுத்த பிறகு பொருத்தமான குளத்தை உருவாக்கவும் ஒரு நல்ல வடிவமைப்பை உருவாக்கி நீங்கள் விரும்பிய வடிவமைப்பான வடிவமைப்பின் படிக்குலத்தை கட்டுவதற்கு முன் கட்டவும் ஒரு குளத்தை வடிவமைக்கும்போது லாபகரமான மீன் வளர்ப்பு தொழிலை பராமரிக்க தேவையான அனைத்து வசதிகளும் உங்களிடம் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் இருப்பினும் குளத்தின் வடிவமைப்பை நீங்கள் வளர்க்க விரும்பும் மீன் வகை மற்றும் உங்கள் இருப்பிடத்தை பொறுத்து பொறுத்தது குறிப்பிட்ட மீ~ வகை மீன்களுக்கான குளம் வடிவமைப்பு மற்றும் மேலும் அறிய உங்கள் அருகில் உள்ள மீன்வள நிறுவனத்தை அணுகலாம் குளத்தில் எப்போதும் நல்ல சூழ்நிலையில் பராமரிக்க முயற்சி செய்ய ஒரு நல்ல சுழல் மீன்கள் உயிர் வாழ செழிக்கவும் உதவுகிறது மேலும் இது நேரடியாக சிறந்த உற்பத்தி மற்றும் அதிகபட்ச லாபத்தை உள்ளடக்கியது மீன் வளர்ப்பு தொழிலில் அதிக லாபமும் ஈட்ட பொருத்தமான மீன் வகைகள் தேர்ந்தெடுப்பது அவசியம் உள்ளூர் சந்தையில் அதிக தேவை மற்றும் விலை உள்ள இனங்களை தேர்ந்தெடுக்கவும் உலக அளவில் மீன் வளர்ப்பில் பயன்படுத்தப்படும் மிக முக்கியமான மீன் இனங்கள் கெண்டை மீன், சால்மான், சிலபியா மற்றும்

விலைக்கு ஏற்ப விவசாயத்திற்கான மீன் வகைகள் தேர்ந்தெடுக்கவும் கடல் மீன் வளர்ப்பு சீபா மற்றும் பாம்பா~ பாம்பனோ மீன் வளர்ப்பு விருப்பமான இந்த மீனுக்கு மீன்கள் மெதுவாகவும் மிகவும் மதிப்புமிக்க கடல் உணவு மீன் மற்றும் மென்மையான மற்றும் சுவையான இறைச்சி நல்ல சந்தை வாய்ப்பு உள்ளது மூடப்பட்ட வெரிகுடாக்கள் முகத்துவாரங்கள் மற்றும் ஆழமற்ற கடற்கரையிலேயே ஆகியவை விவசாயத்திற்கு ஏற்றவை கடற்பாசி விதைகள் உற்பத்திக்கான தொழில்நுட்பம் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது மற்றும் விதை உற்பத்தியில் எந்த தடையும் இல்லை சீப்பாசை, காயல் கூண்டுகளில் வளர்க்கலாம் கட்லா ஒரு முக்கிய கொண்ட ஒரு ஆழமான உடல் பெரிய தலைக்கீழான வாய் விளிம்பு இல்லாத உதடுகள் அஹ் இல்லாதது மற்றும் பதினாலுல இருந்து பதினாறு கிளை ஆகியவை அடையாளம் காணும் அம்சங்களாகும் இது பெரிய மலர் தேக்கர்களை பயன்படுத்தி குளத்தின் மேற்பரத்தில் உள்ள உணர்~ உண்கிறது இருப்பினும் இளம் ஜிப்கான்கள் மற்றும் phyto plans களை உண்ணும் இந்த அதிகபட்சமான அதிகபட்சமா அதிகபட்சமா ஒண்ணு புள்ளி எட்டு மீட்டர் வரை வளரும் இது இந்திய பெரிய படையில் வேகமாக வளரும் இனமாகும் முதலாண்டு வளர்ச்சி முப்பத்தைந்திலிருந்து நாற்பத்தைந்து சென்டிமீட்டர் மற்றும் சுமார் ஒண்ணிலிருந்து ஒன்று புள்ளி ஐந்திலிருந்து இரண்டு கிலோ ஆகும் இது இரண்டாம் ஆண்டில் முதிர்ச்சி அடைகிறது பெரினா நெடுகாலா வழுங்கிய மூக்குடன் கூடிய நெறியல் உடலின் சிறிய தலை மெல்லிய விளிம்புகள் இல்லாத உதடுகளுடன் கூடிய வாய் பன்னிரெண்டில் இருந்து பதிமூணு கிளை கற்றைகளைக் கொண்ட முதுகு தட்~ துடுப்பு மற்றும் அம்சங்களை அடையாளம் காணும் வகையில் தங்க நிறத்துடன் பிரகாசமான வெள்ளி உடல் அது அழகும் கரிமம் மற்றும் காய்கறி குப்பைகளின் அடிமட்ட உணவாகும் இருப்பினும் அதன் குஞ்சுகள் சாப்பிடுகின்றன பெறப்பட்ட அதிகபட்ச அளவு ஜீரோ புள்ளி ஒன்பது மீட்டர்

தண்ணீர் இல்லாமல் நீண்ட காலம் வாழ வாழ முடியும் எனவே உயிருடன் மற்றும் நன்றாக நீண்ட தூரம் கொண்டு செ~ செல்ல முடியும் உடல் செதில்கள் இல்லாமல் உள்ளது மற்றும்

மற்றும் நல்ல தேவை கொண்டவை நீளமான மற்றும் உருளை வடிவ உடல் தாழ்த்தப்பட்ட தலை பெரிய மற்றும் நீண்ட வாய் அதன் தனித்துவமான அம்சங்கள் அறிவியல்

முதுகு மற்றும் உடல் துடுப்புகள் நீண்ட மற்றும் முதுகெலும்புகள் இல்லாமல் உள்ளன இது அதிகபட்ச அளவு ஒண்ணு புள்ளி இரண்டு மீட்டர் அடையும் போன்ற குளங்களில் இது கலாச்சாரத்திற்கு ஏற்றது இந்த இனத்திற்கு உணவு ஆதாரமாக இருக்கும் அதன் உடலில் கேடுகள் உள்ளன அதிகபட்ச அளவு தொண்ணூறு centimetre ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு கவர்ச்சியான மீன் இரண்டு மாத வயது வரை உள்ளவர்களுக்கு முதிர்ச்சி ஏற்படும் இது வருடத்திற்கு எட்டு முறை வளரும் தமிழ்நாட்டில் உள்ள உவர்நீர் மீன்கள் தமிழ்நாட்டில் ஓரின மீன்கள் தங்கள் வாழ்நாளின் பெரும்பகுதியை ஆற்றின் முகத்துவாரங்கள் சதுப்பு நில சதுப்பு நிலங்கள் மற்றும் கடலோர தா~ தாடங்களில் கழிகின்றன சாம்பல் முற்றுப்புள்ளிகள் கடற்பாசி கடற்பாசிகள் தமிழ்நாட்டின் கடலோர கடல் மீன்களில் குருத்தெலும்பு மற்றும் எலும்பு மீன்கள் அடங்கும் காஞ்சி குறுத்தலம் மீன்கள் சுறாக்கள் மற்றும் சறுக்குகள் மீன் வளர்ப்பு தொழில் பெரிதும் கற்றுக் கொள்வதில்லை மீன் வளர்ப்புத் தொழிலில் வெற்றி பெற உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேவை

இறுதியாக மீன் வளர்க்க தொடங்கும் தண்ணீர் ஆராயுங்கள் இடர் மதிப்பீட்டில் தப்~ தீபெத்திய தொழில்நுட்ப முறைகள் மற்றும் இடர் மேலாண்மை பற்றி அறிக மீன் வளர்ப்பு மீன் முட்டைகள் குஞ்சுகள் போன்ற தீவனங்களுக்கு நம்பகமாக நம்பகமான supplier களை தேர்ந்தெடுக்கவும் உங்கள் பகுதியில் மீன் வளர்ப்பு தொழிலை தொடங்க தேவையான சட்டபூர்வ இணைக்க மற்றும் அனுமதியை மதிப்பீடு செய்யவும் இந்த விவசாய தொழிலில் இரண்டு முக்கிய முதலீடுகள் உள்ளன ஒன்ற நிலையான மூலதன செலவு மற்றொன்று இயக்கச் செலவு மூலதன செலவுகளில் நீளம் மற்றும் கட்டிடம் குளம் கட்டுதல் போக்குவரத்துக்கான வாகனங்கள் ஏற்பாடுகள் பழத்தொட்டிகள் oxygen meter கள் போன்றவை அடங்கும் மீன் வளர்ப்பு வணிகத்தில் இயக்க செலவுகள் முட்டை அல்லது வாங்குதல் மீன் தீவனம் மின்சாரம் எரிபொருள் உழைப்பு, ரசாயனங்கள், மருந்துகள், காப்பீடு, போக்குவரத்து மற்றும் பிற பராமரிப்பு செலவுகள் போன்ற சில கூறுகள் அடங்கும் வணிகத்தில் நுழைவதற்கு முன் உங்களின் உத்தேச மீன்கள் வளர்ப்பு திட்டத்தின் விலையில் விரிவான கணக்கீட்டை கவனமாக தயாரிக்கவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மீன் வகைகளை பொறுத்து கணக்கீடு மாறும் மேலும் நீங்கள் விரும்பிய உற்பத்தி மற்றும் மொத்த நிலப்பரப்பின்படி மீன் வளர்ப்பில் மற்றொரு முக்கியமான அம்சத்துல வகையான காரணங்களால் உபகரணங்களை வாங்குவதாகவும் மீன் வளர்ப்பிற்க்கு தேவைப்படும் சில அடிப்படை உபகரணங்கள் கீழே உள்ளன குழாய்கள் காற்றோட்ட சாதனங்கள் net கையாளுதல் மற்றும் தரப்பட்டு வணிக மீன் வளர்ப்பு தொழிலை தொடங்குவதற்கு உணவளித்த மிக முக்கியமான பகுதியாகும் எப்போதும் உங்கள் மீன்களுக்கு உயர்தர மற்றும் சத்தான உணவை வழங்க முயற்சிக்கவும் உயர்தர அதிகபட்ச உற்பத்தியை உறுதி செய்வதோடு மட்டுமல்லாமல் மீன் ஆரோக்கியமாக இருக்கவும் உதவுகிறது எனவே உங்கள் மீன்களை இயற்கை உணவுகளுடன் சேர்த்துக் கொள்ளுங்கள் திருப்பி குறிப்பிட்ட வகை மீன்களுக்கு சந்தையில் பல்வேறு வகையான வணிக மீன்கள் தீவனங்கள் கிடைக்கின்றன இந்த வணிக ஊட்டங்களை சந்தையில் இருந்து வாங்கலாம் அல்லது சொந்தமாக உருவாக்கலாம் அதை நீங்களே செய்ய விரும்பினால் துணை மீன் தீவனம் தயாரிப்பு தயாரிப்பது பற்றி மேலும் அறிக வைட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் உப்புக்கள் போன்ற அனைத்து வகையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களையும் சேர்க்க வேண்டும் மீன் வகைகளை பொறுத்து மீண்டும்

திட்டங்களை தமிழ்நாட்டில் எந்த எந்த ஒரு நபரும் பயன்படுத்தலாம் இத்திட்டங்கள் எல்லா துறைகளிலும் செழித்து வளர்கின்றன unit செலவு ஒரு வருடத்திற்கு குறைந்த பட்சம் ஐந்து மில்லியன்

பயனாளிகள் அனைத்து சுமைகள் மற்றும் நிதி ஆதாரங்களில் இருந்து ஆவண ஆதாரங்கள் வழங்குபவர்கள் தேவையான ஒப்புதலுக்கு அனுமதி உட்பட முழுமையான தொழில்நுட்ப விவரங்கள் நிலத்திற்கு நிதி வழங்கப்படாது

மத்திய மற்றும் மாநில அரசு நிறுவனங்கள் கூட்டமைப்புகள் பெரு நிறுவனங்கள் agency கள் போன்றவற்றின் பரிந்துரை நேரடியாக NFDP க்கு சமர்ப்பிக்கப்படலாம் குஞ்சு பொரிப்பகத்தின் கட்டுமானம் செயல்பாடு மற்றும் மேலாண்மைக்கும் தேவையான தொழில்நுட்பத்திறன்கள் உள்ளன கட்டுமானத்திற்கு பின்பே செயல்பாடுகள் குஞ்சு பொரி~ பொரிப்பகங்கள் திருப்திகரமான முறையில் பயனர்களால் தங்கள் சொந்த செலவில் நிர்வகிக்கப்பட்டு பராமரிக்கப்படும் NFDP சரியான வணிக இழப்பு விழுப்புரத்துக்கு நேரடியாக குஞ்சு பொரிப்பகங்களை அமைத்து நிர்வாகிக்கும்